ரூம்ல பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க யோகா பண்ணிட்டு இருக்காங்க.

ஃபிரன்ட்ல உள்ள பார்ட் மட்டும் ஓபன்ல இருக்கு.

இந்த வயல்ல நின்னு பார்க்கும்போது பெரிய மலைகள் எல்லா அழகா தெரியுது.

இதுல பார்த்தீங்க அப்படின்னு சேர்ல நிறைய பேர் உக்காந்து இருக்காங்க நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க.

அந்த கேஷ் கவுண்டர் பக்கத்துல ஒரு ஆள் நின்னுட்டிருக்காரு.

ப்ளோர் இருக்கு இந்த காலேஜ்ல .

ஃப்ரெண்ட்ல வந்து ரெண்டு பைக் நிறுத்தி விட்டுருக்காங்க.

இதுல வந்து செவ்வந்தி கிரேந்தி செம்பருத்தி ரோஸ் துளசி அப்படின்னு நிறைய வகையான செடிகள் இருக்கு.

இத வந்து பாக்க ஒரு வயல் நெறியன் மாறி இருக்கு அதுல ஒரே ஒரு வீடு தான் இருக்கு.

பிராண்ட்ல உள்ள படியில வந்து ஒரு பெரிய டோர் மேட் போட்டு விட்ருக்கு.

கீழ உள்ள மேட்ல வந்து கிறீன் கலர்ல இருக்குது.

சைடுல வந்து நெறைய சீரியல் லைட் தொங்கவிட்டிர்க்காங்க அந்த சீரியல் லைட் வந்து ப்ளூ வித் ஒயிட் .

இந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பிளாக் கலர் ஷேர் இருக்கு பிரெண்ட்ல ஒரு டேபிள்ல சிசர் அப்ரோ பெண் எல்லா வச்சுருக்காங்க.

ஒரு வீட்ல வந்து உள்ள இருக்கற ஏ_சியோட அந்த ஃபேன் வெளில இருக்கறது தெரியுது.